போர் லூப் களின் அடிப்படை பிரின்சிப்பிள் நீங்கள் குறிப்பிடும் கண்டிஷன் அல்லது துவக்கத்தில் ஒரு இனிஷியலைசேஷன் னோ
கடைசியில் ஒரு இன்கிரிமெண்ட் டை பொருத்தோ
எவ்வளவு முறை வேண்டுமானாலும் ஒரு ப்ளாக் ஒஃப் கோட்ஸ் ஐ ரிப்பீட் செய்யும்
உங்கள் வேரியபிள் ஐ எவ்வளவு இன்கிரிமெண்ட் செய்கிறீர்கள் என்பது எவ்வளவு முறை வேரியபிள் லூப்ஸ் ஆகிறது என்பதை நிர்ணயிக்கிறது
இது எழுத
இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக இருக்கிறது
இருப்பினும் அது வேலையை செய்கிறது பார்க்க நன்றாக இருக்கிறது
மேலும் காம்பாக்ட் ஆக இருக்கிறது
போர் ஐ எழுதுவோம்
இங்கே உங்கள் கோடு இன் 3 பகுதிகள் உள்ளன உங்கள் ப்ளாக்
தேவையானது அவ்வளவுதான் மேலும் உங்கள் கன்டென்ட் இங்கே போகலாம்
இங்கே எச்சோ என்கிறேன்
மேலும் ஒரு வேரியபிள் நும் ஐ உருவாக்கலாம்
நாம் நும் ஐ எச்சோ ஆட் செய்துவிட்டோம்
இங்கே நாம் எழுதுவது நும் 1
1 இல்லை ஏனெனில் நாம் வேரியபிள் நும் ஐ வால்யூ ஒஃப் 1 க்கு அமைக்கிறோம்
பின் ஒரு கண்டிஷன் வருகிறது
உதாரணமாக வைல் நும் ல்ட் 10 பின் இன்கிரிமெண்ட் வால்யூ கள் உள்ளன
நாம் அமைக்கப்போவது நும் மேலும் லூப் முடிந்தது
நாம் டைப் செய்வது போர் மேலும் நம் வேரியபிள் num1 பின் நமது கண்டிஷன் வைல் நம்ல்ட் 10 அந்த லூப் தொடரும் மேலும் வருவது நும் நும் ஐ கீழே வைப்பதை விட இது மேலானது என தெரியும்
நாம் மேலே இங்கே டிக்ளேர் செய்ய வேண்டியதும் இல்லை
அது இந்த பேரெந்தீசஸ் னுள் டிக்ளேர் செய்யப்படலாம்
oக் line பிரேக் ஐ மறந்துவிட்டேன்
இதன் முடிவில் லைன் பிரேக் ஐ இடுகிறேன்
ரிஃப்ரெஷ்
லூப் ஐ பத்து முறை பெற்றீர்கள்
மேலும் குறிப்பு அப்படி இருப்பதால்
அது நும் இஸ் லெஸ் தன் ஒர் எக்குவல் டோ 10 வரை மட்டுமே லூப் ஆகும்
பிறகு லூப் பிரேக் ஆகும்
ஸ்கிரிப்ட் இன் மீதியை செயலாக்கலாம்
இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனால் பேசிக்ஸ் கற்றபின் சுலபமாகவே தெரியும்
பார்த்தமைக்கு நன்றி